ஒரு நாள் இப்படித்தான் நடந்திருப்போம் வேணா ஆஹ் ஆனா இது நடந்து கேள்விப்படலை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கிரெடிட் கார்டுலாம் வாங்காதீங்க அதெல்லாம் பொய் ஏமாத்தறது நம்ம கிட்ட இருந்து பணம் புடுங்கறதுக்காண்டி பண்றாங்க இதுக்கெல்லாம் வேணாம் அப்படின்னுதான் சொல்லியிருக்காங்கப்பா ஆமா நானும் சீரி அந்த சீரியல் பார்த்தேன் சீரியல் நடக்கிறது நிஜமா எடுக்கிற நடக்குறாங்களா இல்லை நிஜமா நடக்கறதை சீரியல் எடுக்குறாங்களான்னே தெரியலே சீரியல்ல பார்த்து கேட்டு போறாங்களா எப்படின்னு நானும் பார்த்தேன் அது ஆனா அதாவது நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் லீக் ஆக போய்தான் அப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன் யாருக்கு வேணுமோ யாருக்கு அமௌன்ட் தேவையோ அவங்களுக்குத்தான் போன் போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பீலிங் கரெக்ட்தான் அது வந்து உம் மோஸ்ட்லி கிரெடிட் கார்டுல அஃபக்ட் ஆகுறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா IT பிப்பலா தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு IT செக்டர்ல இருக்காங்க இல்லை சோ சலரியே கொஞ்சம் ஹையாதான் இருக்கும் போகப் போகவும் ஹையா இருக்கா சோ அதனால என்ன பண்றாங்க அவன்கிட்ட கொடுத்துடுறது கொடுத்துட்டு இரண்டாவது அதான் நமக்குதான் சலரி வந்தவுடனேயே ரொம்ப ரிச் ஆயிடணும்னு ஒரு எண்ணம் வந்துடுது சோ அதனால நம்மளும் சும்மா தானே கிடக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு அப்புறம் மாட்டிக்க வேண்டியது தான் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்ன தெரியுமா இதுல வந்துட்டு கொடுக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க வந்துட்டு இதை பெ இது யூஸ் பண்ணா மட்டும் நீங்க பெ பண்ணா போதும் இல்லைன்னா தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா ஒன் இயர் ஆனா கண்டி கண்டிப்பா அதுல ஒரு அமௌன்ட் கொடுத்திருப்பாங்க போல இருக்கு ஒன் இயர்க்கு இந்த கார்ட்ல இப்ப ஒரு போர் எக்ஸாம்பிள் ஒரு பிப்டி தொளசண்ட் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிதான் ஆகணுமாம் உனக்கு தேவை இருக்கோ இல்லையோ நீ கடன வாங்கித்தான் ஆகணும்

ஆஹ் சினிமா வந்து ஒரு அவார்னேஸ்க்காகதான் அந்த சீன் வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாரி நிறைய இஸ்ஸுஸ் வந்துட்டிருக்கு இப்போ ரிசென்ட் டேஸ்ல அதனால கூட அந்த சீரியல்ல அப்படி வச்சுருக்கலாம் மேபி போக போக அதை கரெக்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஆஹ் அது மாரி அதான் இப்படி திணிச்சு கையில திணிச்சு கடன் குடுக்குற விதம் இங்கதான் பாக்குறோம்

IT காரங்ககிட்ட வந்து போஸ்ட் பண்றதும் இல்லாம ரொம்ப இல்லாத பட்டவங்க இருக்குறாங்க பாத்தியா அவங்க கிட்டயும் இந்த மாதிரிலாம் புடுங்குறாங்க ஏன்னா அவங்க கார்டு தருவாங்க நீங்க இந்த மாதிரி நீங்க கிரெடிட் கார்டு மூலமா வாங்குனீங்கன்னா நீங்க இத்தனை EMI கட்டலாம் இத்தனை லோன் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு கடைசியில அவங்கதான் பண்றது எவ்ளோ நம்ம வாங்கியிருக்கோம் எவ்வளவு கட்டணும்ன்றது சில பேருக்கு தெரியாம போயிடுது சில பேர் தெரிஞ்சவங்களே ஒரு கிரெடிட் கார்டு மட்டும் யூஸ் பண்ணாம அவங்க எத்தனை பேங்க் வச்சிருக்காங்களோ அத்தனை பேங்க்காரனும் கிரெடிட் கார்டு தர்றாங்க வாங்கிக்கிறீங்களா உம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர ஆரம்பிச்சுட்டாங்க அதெல்லாம் பார்த்த உடனே ஓ லோன் தராங்களாம் நம்ம அதை வாங்கிக்கலாம் இது வாங்கிக்கலாம் வீட்டுக்கு இதை பண்ணலாம் அதை நிறைய இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு எல்லார்கிட்டயும் ஆசையை காமிச்சு ஒரு பெரிய வலையில சிக்கி விடுற மாதிரிதான் இருக்குது இந்த கிரெடிட் கார்டும்தான் அதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டுன்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சு இப்ப யாரு இல்லாம இருக்கா கிரெடிட் கார்டு ஆனா யாரோ ஒருத்தங்க ஏமாந்ததை பார்த்து சில பேர் பயந்து வாங்காம உஷாராவும் இருக்கிறாங்க தான் சில பேரு ஆனா உஷாரா இருக்கணும் ஆனா வந்து இந்த மாதிரி லோன் வாங்குறது தெரியாது இப்பெல்லாம் யாரு கைமாத்துக்கே குடுத்தா யாரும் காசும் குடுக்க மாட்டேங்குறாங்க

ஆமா அவங்க சொன்னாப்ல நம்மளோட ஆசையை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அதான் வேற ஒண்ணும் இல்லை

அதுதான் உம் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு என்ன பண்றது அதுலயும் கிரெடிட்ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அதுக்கு டெபிட் கார்டு ஆவது வாங்கிக்கலாம் ஆனா கிரெடிட் கார்ட வாங்கி நம்ம மக்கள் தெரியாம ஏமாந்து போயிடுறாங்க ஆனா பாரேன் டெபிட் கார்டு வந்து யாருமே வந்து கேட்க மாட்டான் வேணுமா வேணுமான்னு கேக்குறதே கிடையாது அதை வந்து அதோட வேலிடிட்டி முடிஞ்சா கூட உனக்கு வந்துட்டு நான் அதுக்கு பல ரூல்ஸ் சொல்லிதான் அது வருது அதை நம்ம யூஸ் பண்ணி இருக்கணுமா இல்லைன்னா அது வராது அந்த மாதிரி இருக்கும் டெபிட் கார்டு பட் கிரெடிட் கார்டு மட்டும் எந்த ரூலும் கிடையாது நீங்க வேணும்ன்னு மட்டும் இப்ப சொல்றீங்களே சார் நாங்க வீடு தேடி வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா நம்ம போய் காசு வேணும்னு போய் ஒருத்தங்க லோன்க்கோ இல்ல வட்டிக்கோ கேட்டா கூட வீடு தேடி வந்து தர மாட்டாங்க கிரெடிட் கார்டு மட்டும்தான் அவன் கிட்ட மட்டும்தான் எங்க காசு இருக்கோ என்னமோ தெரியல குடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாம எப்படியாச்சும் ஆஹ் எவ்ளோ பேர் எல்லாம் உண்மையிலே வட்டிகளாம் வாங்கிட்டு கிரெடிட் கார்டு மூலமா சொந்த வீடு வச்சுருக்கீங்களா கூட எங்க பெ பெருங்குளத்தூர்லயே கூட ஒரு நடந்திருக்குது ஆஹ் சூதாட்டம் மாதிரி கிரெடிட் கார்ட வச்சு விளையாடி விளையாடி விளையாடி நிறைய கோடிக்கணக்குல அவன் வாங்கிட்டு இருக்கான் வாங்கிட்டு ஒரு அதே மாதிரிதான் பேமிலி தான் நீங்க சொன்ன மாதிரி பேமிலியோட சூசைட் பண்ணிட்டாங்க அஸ்பென்ட் அண்ட் ஒய்ப் ரெண்டு பேரு

ஜன்னல் கதவை தட்டி தட்டி பாத்திருக்கா குழந்தை வந்து எந்திரிக்கவே முடியாது ஆயிட்டிருக்குது பத்தாது கடன் வாங்கிட்டு இந்த மாதிரி லோன் வாங்கிட்டு பேங்க்ல எல்லாம் லோன் வாங்கி ஏதோ கிரெடிட் கார்டு மாதிரிதான் அது லோன் வாங்கி இந்த லோன் அந்த லோன் கட்டி அவன் ரொம்ப வாங்கன்னுதான் சொல்லிட்டு இருக்காங்க போல ஏதோ மருந்து சாப்பிட்டுட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் செத்துட்டு இருக்காங்க குழந்தை போய் ஜன்னல் வழியா பாத்திருக்கு ரெண்டு பேரும் தூங்குற மாரியே படுத்திருக்காங்களாம் இதெல்லாம் வந்து நேரடியா நம்ம கேட்கிறபோது எவ்வளவு கஷ்டமா இருக்குது ஐயோ நாம உண்மையிலேயே காசு கேட்டா ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படி பண்ணுவாங்களோ இப்படி பண்ணுவாங்களோ

கையில காசு இருக்கும் போது பிட் பாக்கெட்ல அடிக்கிறாங்க அப்படின்ற மூலமா ATM கொண்டு வந்தாங்க இப்ப கிரெடிட் கார்ட ஒண்ணு கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு கடனாளியா ஆக்கிட்டு இருக்காங்க ஜனங்களை என்ன பண்றதுன்னே தெரியலே ஆமா நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கேட்கும்போது கஷ்டமாதான் இருக்கு அதாவது நம்ம ஆசைக்காக வாங்கிடுறோம் சரி இது இருந்தா நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் ஆஹ் பாருங்க இந்த ரொம்ப ரிச் பீப்புல் வந்து அவ்ளவாலாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த டார்கெட்டே வந்து இவங்கதான் ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரிதான் அவங்களோட ஆசையை யூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டு நம்மளும் சரி நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிறோம் கட்டிடலாம் திரும்பன்னு ஆனா அது கட்ட முடியாம ஓவரா வட்டிக்கு மேல வட்டி அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே போய்தான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுது

அப்படிங்கிற மாதிரி பண்ண வேண்டியது அப்புறம் சிக்கிற வேண்டியது அப்புறம் இரண்டாவது அது குடும்பத்தையே பாதிக்குது எனக்கு அதுவும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் கண்டிப்பா கொண்டு வரணும் கவர்ன்மெண்ட் தான் ஏன்னா கிரெடிட் கார்டு கொடுக்கும் போது அது அந்த குடும்பத்தோட இருக்கக் கூடிய அந்த மேலா இருக்கட்டும் இல்லைன்னா விமேலா இருக்கட்டும் யாருக்கோ ஒரு ஆள் கொடுக்குறாங்கன்னா அது அந்த பேமிலிக்கு தெரியுது தெரியலைங்கிறதே மேட்டரே இல்லை அவங்களை பொறுத்தவரைக்கும் அவங்க பாட்டுக்கு இவங்க ஒகே சொன்னாங்கன்னா போன்ல ஏதோ வந்துச்சு ஒகே சொன்னாங்கன்னா

இல்லன்னா தேவையில்லை ஆனா நாளை பின்ன வந்து நிப்பாங்க பாருங்களேன் கட்ட முடியாத பட்சத்துல வந்து நிக்கும்போது அப்ப மட்டும் அந்த பர்டிகுலர் பர்சன மட்டுமா கேக்குறாங்க குடும்பத்தோட வச்சு கேட்க வேண்டியது இதெல்லாம் என்ன ஒரு சிஸ்டம்ன்னே புரியல அது மாதிரி வந்து நிக்கிறவங்க அந்த ஏஜெண்ட்ஸோட ஒர்கே ஆக்சுவலா என்னன்னு சொல்லி பார்த்தா வந்து அவங்க என்னா சூழ்நிலையில இருக்காங்கன்னு பார்க்கணும் கெதர் பண்ணணும் மேபி அவங்க உண்மையிலேயே கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்காங்கங்கிற பட்சத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து இப்போதைக்கு வாங்கி செட்டில்மென்ட் பண்ணி குடுக்கணும்ங்கிறதுதான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க ரூல் பட் அவங்க என்ன பண்றாங்க கந்து வட்டின்னு சொல்லிட்டு அதான் நம்ம ஊ ஊர்ல இருந்தது இல்லையா அதைவிட மோசமா பிஹவ் பண்றாங்க இதுதான் நடக்குது என்ன லீகல்லா பிஹவ் பண்றாங்க அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணும் இல்லை அதுவும் அந்த வீட்டுல இருக்க குழந்தைங்களா பெரியவங்க இருக்காங்களா எதைப்பத்தியும் யோசிக்கிறது இல்லை அவங்க ஒர்க் அதுங்கற பேர்ல பண்ண வேண்டியது இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா ரூல் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த IT அவங்க இது கூட அந்த மாதிரிதான் சொன்னாங்க அவங்க ஒய்ப் தான் ஆக்சுவலா எதோ வந்து ஆஹ் சம் இதுக்காக வாங்கி யூஸ் பண்ணிட்டதாகவும் அதை அஸ்பன்ட்டுக்கே தெரியல இந்த மாதிரி ஆஹ் ரொம்ப மேஜர் ப்ரோப்லம் வரப்போவதா தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி நிறைய லோன்ஸ்சும் இருந்திருக்கும் போல இருக்கு சோ அதான் ரொம்ப பெரிய இஸ்யூ ஆனனால ஆஹ் அஹ் இனிமேல் வந்து வாழவே முடியாதுன்னு அவங்க முடிவு பண்ணிக்கிட்டாங்க அது மாரி அந்த குழந்தைங்களை விட்டுட்டு போனாலும் அவங்களுக்கும் என்ன பேர் இருக்கும் இதே பேர்தான் லைப் லாங் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு கூட மேபி டார்ச்சர் பண்ணுவாங்களோ என்னமோ பெரிய பிள்ளை ஆன உடனே அவங்க அவங்க வந்து வச்சுருந்த இது அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதனால கூட இருக்கலாம் அதனால பாவம் சேர்ந்தே கூட்டிட்டு போயிடலாமேன்னு முடிவு பண்ணி இருப்பாங்க ஆனா இதுக்கு கண்டிப்பா ஒரு ரூல் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா எங்கப்பா கொண்டு வர்றாங்க ரூல் எல்லாம் கிரெடிட் கார்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்தது பாவம் நிறைய பேரெண்ட்ஸ்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து அவஸ்ததான் பட்டுட்டு இருக்காங்க இல்லாதவங்க ரொம்ப ப கஷ்டப்படறவங்க கஷ்டப்பட்டுட்டுதான் இருக்காங்க சரி ஏதோ ஒரு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ATM கார்ட ஒரு அவங்களால முடிஞ்ச வருமானத்துக்கு போய்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தா கூட இந்த லோன்காரன் இந்த பினன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நான் லோன் தர்றேங்க நீ EMI கட்டலாம் உனக்கு முடிஞ்ச வரைக்கும் காட்டலான்னுட்டு பர்ஸ்ட்ல அப்படி இப்படிம்மா பேசி பர்ஸ்ட்ல எதுக்கு அவங்க வந்து பர்ஸ்ட் லோன் வந்து லோன் ஆகட்டும் ஒரு கிரெட்ட்டிட் கார்டா இருக்கட்டும் கட்ட முடியலைன்னா ஒரு பேமிலி டார்ச்சர் பண்றது தெரிஞ்ச அவங்களுக்கு அவங்களால கட்டவே முடியாது நம்மள போய் அவங்க கிட்ட போய் லோன் வாங்கிக்கோங்கன்னு நம்ம கேட்கிறோமே அப்பவே அவங்க தெரிஞ்சுக்க வேணாமா ஒரு பேமிலி போய் கொடுக்க முடியாத ஒரு பேமிலி நாங்க கொடுக்கிறோம்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அன்னன்னைக்கு கட்ட முடியுமா ஒரு பங்க்சன் வரும் ஒரு ஸ்கூல் பீஸ் வரும் உடம்பு முடியாம இருக்கும் அன்னைக்கு கட்ட முடியாம அந்த மந்த் அவங்களுக்கு என்ன ப்ரோப்லமோ அன்னைக்கு அந்த மந்த் அவங்களுக்கு நிறைய செலவு கூட ஆகலான்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம் போயிட்டு நீங்க நாங்க சொன்னோம்ல பர்ஸ்ட்ல இந்த ரூல்லாம் நீங்க ஏன் பாலோவ் பண்ணலைன்னு கட்டிதான் ஆகணும்ன்னா ஒரு மனிதாபிமானம் உள்ள யாராச்சும் பண்ணுவாங்களா சொல்லுங்க ஆனா உண்மையிலே படிச்சுட்டு இந்த வேலையை பண்றாங்க ஒரு முட்டாளான வேலையைத்தான் பண்ணிட்டு இருக்காங்களே இந்த கிரெடிட் கார்ட்ல அவர் பேரை வச்சுக்கிட்டு ஆனா உண்மையா நல்லா தெரிஞ்சவங்க வந்து இதுக்கு அப்புறமாவது ஏமாறாம இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்

அவங்க வட்டிக்கு மேல கேக்குறாங்க அந்த ஐம்பதாயிரம் அடைஞ்ச பிறகும் அதுக்கு மேல கேக்குறாங்க அதான் வந்து இவ்வளவு ப்ரோப்லம் ஆஹ் நீங்க சொல்றதுதான் கரெக்ட் தான்ப்பா ஆமா அந்த மாதிரியும் சொல்றாங்க ஆக்சுவலா இப்ப என்னன்னா ஒரு டைம் கிரெடிட் கார்டு வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு ஆஹ் அதை நம்ம வந்து செட்டிலே பண்ணிட்டாலும் அதாவது யூஸ் பண்ண அமௌன்ட் பிளஸ் அதோட இன்டெரெஸ்ட் அதோட நம்ம குடுத்துட்டாலும் கூட அது ஆக்சுவல் நம்ம ஆக்டிவேட் வேண்டாம் எனக்கு வேண்டாம் போதும் நானு அப்படின்னு சொல்லிட்டு இதோட புல்லா முடிச்சு விட்டுட்டு வந்துட்டவங்களும் கூட அந்த கார்டு நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் அது அந்த ட்யூ டேட் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஆன் ஆயிடுமாமாம் மறுபடியும் ப்ரோஸஸ் ஆயிருமாமாம் சோ நெக்ஸ்ட் இயரும் அது வந்து ப்ரோஸஸ்தான் நீங்க அதுக்காக என்ன பண்றாங்கன்னா சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு செட்டில்மென்ட் பண்ணவங்க நியர் பை நான் விசாரிச்சு பார்த்தேன் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை பேங்க்ல போயிட்டு கார்ட உடைச்சுதான் கொடுத்துட்டு வந்தாங்களாம் சோ கார்ட உடைச்சிட்டு கொடுத்துட்டு வரும் பட்சத்துல அது ஒண்ணுமே ஆகலையாம்

அப்புறம் கவி நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து ரூல் வந்து சொல்லத்தான் செய்யறாங்க அது வந்து பிசினஸ்ன்னு வரும்போது மனிதாபிமானம் பாக்க முடியாதுதான் பட் அதை கொஞ்சம் டீசன்ட்டா பண்ணலாம் ஏன்னா நம்ம மக்கள் மேலயும் தப்பு இருக்குல்ல ஆன்னு கார்டுன்னு குடுக்கறேன்னு சொன்னா போய் விழுவாங்களா யாராவது லூசுங்க மாதிரி போய் வாங்கிற வேண்டியது சோ அதனால வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் மக்களுமே சோ அவங்களும் பிஹவ் பண்ற விதத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் ரூல் அந்த மாதிரி பிஹவ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்

ஆனா கடைசியில நம்மதான் அதால படறோம் என்ன பண்றது ஆனா இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனைக்கு என்னைக்குதான் விடிவு காலம் வருமோ தெரியலே இன்னும் எத்தனை உயிர்கள் இப்படி போகப் போகுதோ தெரியலே ஆமாம்ப்பா ஆனா வந்து நீ சொல்ற மாதிரி ஒருத்தவங்க புத்திசாலியா இருந்து வாங்கிட்டு அதை கடன அடைச்சிட்டு வேணும்ன்னா ஒரு அர்ஜென்ட்க்கு வாங்கிக்கலாம் ரிட்டர்ன் பண்ணும் போது அந்த கார்டோட எப்படி கொடுக்கணுமோ உடைச்சுதான் கொடுக்கணும் சோ அவங்களையே பாருங்களேன் நீங்க இந்த இந்த லோன் முடிச்சிட்டீங்கன்னா இந்த காசு வாங்கி முடிச்சுட்டீங்கன்னா திருப்பி நீங்க வந்து ஆஹ் நாங்க இந்த லோன் பிரீயா தருவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் சில பேர் இப்படி எல்லாம் வந்து சொல்லுவாங்களாம் அதெல்லாம் வந்து நம்ம புத்திசாலியா இதை முடிச்சிட்டம்ன்னா நமக்கு தருவாங்கலாமே அப்படின்ற ஒரு மனதை அந்த மனசு அந்த உருவாக்கிக்கூடாது நம்மளுக்குள்ளயே இதெல்லாம் நம்பக்கூடாது நம்ம அவங்களுக்கு குடுக்கிறதை நம்ம கஷ்டப்பட்டா அந்த காசு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நினைச்சா கூட பரவாயில்லை இதை கட்டிட்டாக்கா அடுத்து நமக்கு அந்த வட்டி இல்லாம முழுசா அந்த நீங்க எந்த ஒரு இல்லாம பெண்டிங் வைக்காம கட்டிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க வந்து ஆஹ் பர்சனல் லோன் தர்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி கிரெடிட் கார்டு தர்றோம்ன்னு சொல்றதுனாலவே ஏமாந்து போயிடறாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த இந்த ஆஹ் பொ பொருளாதாரம் வந்து விலைவாசி ஏறுறதை பார்த்துட்டா எதனாலன்னு தெரியாது அவங்களும் அதுல ஆசைப்பட்டு விழுந்துடுறாங்க அந்த மாதிரி இருக்கவே கூடாது பர்ஸ்டு அது இல்லாமல் இருந்தாலே வந்து நிறைய பிரச்சனையை வந்து நம்மளே தவிர்த்துக்கலாம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஆசையை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி எல்லா பேங்க்குல்லாம் அப்படி இல்லை இந்த ரொம்ப பிரைவேட் பேங்க் புதுப்புது பேங்க் அந்த மாதிரி எல்லாம் கால் பண்றாங்க ஒரு ட்ரஸ்டபிளான பேங்க் மாதிரி தெரியலே புதுப்புது பேங்க்கா பேரு சொல்றாங்க நமக்கு ஒரு பேங்க் பேரும் தெரிய மாட்டேங்குது ஆஹ் கரெக்ட் தான்பா அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி அதைக் கட்ட முடியாம தவிச்சிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட இன்னொரு க இன்னொரு பேங்க்ல இருந்து கால் வரும் கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறீங்களான்னு மே பி நம்ம மக்களோட ஒரு ஆசை இருக்கில்லையா ஒரு மனசுங்கிறது அப்ப நமக்கு என்ன தோணும் ஆல்ரெடி இதை கட்ட முடியாம இருக்கோமா சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் இவன் வந்து ஆபர் குடுக்குறான் இதை வாங்கி நம்ம அதை பெ பண்ணிரலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில சமயம் தோணி அதான் அதையும் வந்து நோட் பண்ணிதான் அந்த புது புது பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அந்த பேங்க்ல நமக்கு அக்கௌன்ட் இருக்கோ இல்லையோ அக்கௌன்ட்டே இருக்காது ஆனா அவன்லாம் கால் பண்ணுவான் கால் பண்ணி குடுக்குற மாதிரி குடுப்பாங்க பட் அவங்களுக்குள்ள தெரியும் இவங்க வந்து இந்த சிக்கல்ல இருக்காங்க சோ இவங்க கிட்ட போய் இந்த ஆசையை திணிக்கணும்ங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி இந்த தேவையில்லாத பொருள் வாங்குறதுக்கு இவ்வளவு குடுக்குறாங்கல்ல அதே வந்து ஒரு மெடிக்கல்க்குன்னு குடுக்க சொல்லு பார்க்கலாம் அதெல்லாம் குடுக்க மாட்டாங்க இந்த தேவையில்லா வெட்டி பொருளுக்காக ஆசையை காட்டி கிரெடிட் கார்டுங்கிற பேர்ல வச்சு இப்படி டார்ச்சர் பண்றாங்க அதே மெடிக்கல்க்குன்னு குடுத்தா ரெண்டு மூணு உயிராவது காப்பாத்தப்படுமோ என்னமோ இப்ப இப்படி குடுக்கறனால உயிர் சேதாரம்தான் ஆகுது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு அப்பறம் ரிச் பிப்பல்ஸா இருந்தாலும் அவங்க வாங்கினாலும் அவங்க வந்து இந்த உருட்டல் மிரட்டல்க்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க என்ன வந்தாலும் பேஸ் பண்ணுவாங்க இந்த மிடில் கிளாஸ் அவங்கதான் கொஞ்சம் முட்டாள்தனமா தப்பான முடிவும் எடுக்குறாங்க சோ அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் மக்களும் வந்திடுச்சா வாங்கிட்ட அனுபவிச்சிட்ட அப்ப வர கஷ்டத்தையும் நீதான் அனுபவிக்கணும் பேஸ் பண்ணு அதை விட்டுட்டு இதுக்கு இது முடிவாகுமா கண்டிப்பா முடிவாகாது

வணக்கம் ஸ்ரீசக்தி வணக்கம் ஜெனிலியா வணக்கம் ஆகாஷ் உம் வணக்கம் ஸ்ரீசக்தி வணக்கம் ஜெனிலியா ஆஹ் இன்னைக்கு அது பேர் என்ன ஆஹ் மருத்துவ காப்பீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அத பத்தி நம்ம பகிர்ந்துக்கலாம்ன்னு இருக்கோம் ஆஹ் உங்களுக்கு அத பத்தி ஏதாச்சும் தெரியுமா ஆகாஷ்

மற்ற வடிவங்களை பார்த்து மக்கள் கூட்டாக வருவது இதற் பொதுக்குழு கூட்டுறமையின் வடிவமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஜெனிலியா அதைப்பத்தி ஸ்ரீசக்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஆஹ் நிச்சயமாக ஆகாஷ் இந்த உடல்நல காப்பீடு அப்படின்றது வந்து எல்லாரும் வந்து எடுத்திருக்கணும் அப்படின்றது வந்து என்னோட கருத்து ஏதாவது ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலோ இல்ல பணச்சிக்கல்ல நம்ம மாட்டி இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல

ஆஹ் ஆமா அது பேர் என்ன இத எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட அபாயம் ஏற்படுறதிலே இருந்து தவிர்க்கலாம் ஆஹ் சிவசக்தி கொஞ்சம் என்னன்னு பாருங்க ஏன்னா வந்து நான் பேசுறது மட்டும்தான் வந்து உங்களோடதுலே இருந்து எனக்கு கேக்குது அதே வந்து ஆகாஷ் பேசறது உங்களோடதான்னு எனக்கு கேட்கலை இதுல யாரு மேலே இடையூறுன்னு எனக்கு தெரியலை ஆஹ் அது பேரு என்ன அபாயக்குழு அந்த மாதிரி அபாய சமயத்துல இந்த மாதிரி ஒரு காப்பீடு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஆகாஷ் நீங்க சொல்லுங்க

மூலமாக ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூற்று நாலாம் ஆண்டுல முன்மொழியப்பட்டது அப்படின்றாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு பிற்பகுதியில சீனியர்களுக்கு அதாவது விபத்துக்கு காப்பீட்டு கிடைக்க ஆரம்பிச்சாங்க அது நவீன இயலாமை காப்பீட்டு மிகவும் ஒத்திருக்கும்படி இயக்கப்பட்டது இந்த கட்டணம் மாதிரி வந்து இருபதாம் நூற்றாண்டுல ஆரம்பம் வரை இதுல ஆட்சி பகுதிகள்ல அதாவது கலிபோர்னியா போன்ற இடங்கள்ல தொடர்ந்து வந்துச்சு அங்க அனைத்து உடல் நல காப்பீட்டு தொடர்பான சட்ட சிராக்கத்திலும் உண்மையிலேயே இயலாமை காப்பீடு என்று குறிப்பிட்டாங்க அப்படின்னு வரலாறும் வளர்ச்சியும் சொல்றாங்க ஜெனிலியா இதப்பத்தி ஸ்ரீசக்தி ஆஹ் நிச்சயமா ஆகாஷ் காப்பீடு என்பது இரு தரப்பினருக்கிடையே சட்ட ஒப்பந்தம்தானே அதாவது காப்பீட்டு நிறுவனம் காப்பீட்டாளர் மற்றும் தனிநபர் காப்பீடு செய்தவர் இதில்

தற்செயலா ஏற்படுற அஹ் இழப்புக்கு ஆஹ் எந்த வகையிலுமே வந்து காப்பீடு செஞ்சவங்க பொறுப்பு இல்லை இல்லையா அவங்களோட நஷ்டத்தை ஈடுகட்டுற மாதிரியான தொகையை வழங்குறதுதானே காப்பீட்டு நிறுவனத்தோட வேலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க ஒரு வாக்குறுதி குடுத்துதான் அவங்க கிட்ட இருந்து இந்த காப்பீட்டுக்கான அஹ் பணம் வாங்கிக்கிறாங்க அப்படீன்னு சொல்ல வராங்க நீங்க சொல்லுங்க ஜெனிலியா அமெரிக்காவின் ஹெல்த் இன்சூரன்ஸ் அசோசியேசனோட கூற்றுப்படி வந்து உடல்நலக் காப்பீடு அப்படிங்கிறது வந்து நோய் இல்லைன்னா காயத்தினோட விளைவா வந்து பலன்களை செலுத்தும் ஒரு கவேரஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம விபத்து மருத்துவ செலவு இயலாமை அஹ் அல்லது வந்து விபத்து மரணம் மற்றும் வந்து உறுப்புச்சிதைவு ஆகியவற்றால் ஏற்படும் இழப்புக்கான ஒரு காப்பீடும் வந்து இதுல அடங்கும்ன்னு சொல்லியிருக்காங்க ஆகாஷ் நீங்க சொல்லுங்க ஆஹ் கண்டிப்பா ஜெனிலியா அது போக நம்ம இதோட வரலாறு வளர்ச்சியை பத்தி பாக்கல அதாவது விபத்து காப்பீட்டு அமெரிக்காவுல முதல் ஹெல்த் நிறுவனத்தால

உடல் உடல் நலத் திட்டத்தின் மூலம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டுல முதல் வழக்கில் இருக்கின்றது ஆஹ் முதல் முதலாளி ஆதரவுக் குழு இயலாமை பாலிசி ஆஹ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னும் சொல்றாங்க ஜெனிலியா ஸ்ரீசக்தி உங்களுக்கு இதப்பத்தி தெரியுமா ஆஹ் நிச்சயமா ஆகாஷ் இப்போ இந்தியாவுல பார்த்தீங்கன்னா மூணு வகையான ஆஹ் காப்பீடுகள் இருக்கு ஆயுள் காப்பீடு மருத்துவக் காப்பீடு மற்றும் மோட்டார் வாகனக் காப்பீடு அப்படின்னு சொல்லி இருக்கு இதுல இப்ப நம்ம மருத்துவ காப்பீடப் பத்திதான் இந்த தொகுப்புல பேசிட்டு இருக்கோம் மருத்துவ காப்பீடு அப்படின்றது எல்லா தனி நபருக்குமே இருக்க வேண்டிய கட்டாயமான ஒண்ணாவும் இருக்கு அதே மாதிரி ஆயுள் காப்பீடுமே எல்லா மனிதர்களும் எடுத்திருக்கணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்தும் கூட இப்போ எப்படி மருத்துவ சமயங்கள் மருத்துவம் உதவிகளுக்காக எதிர்பாராத நேரத்துல நமக்கு வர செலவுகளை ஈடுகட்டுறதுக்கு நம்மளோட காப்பீடு உதவி செய்யுதோ அதே மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள்னால யாரோ ஒருத்தர் உயிரிழக்குறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு பின்னாடி உதவுறதுக்கு இந்த ஆயுள் காப்பீடு உதவும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் நீங்க சொல்லுங்க ஜெனிலியா ஆஹ் அதுக்கென்ன நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா ஆஹ் மருத்துவ காப்பீடு அந்த மாரி இதுல இருந்து வந்து என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா வந்து பிரான்ஸ் சீனா இந்த எல்லா இடத்துலயுமே வந்து இந்த மாரி மருத்துவ காப்பீடு எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பொது சுகாதார அமைப்பு என்று வந்து அழைக்கப்படுமாம் இது மருத்துவமனை சிகிச்சை மற்றும் மானியத்துடன் மருத்துவமனைக்கு வெளியே மருத்துவ சிகிச்சைக்கான உலகளாவிய அணுகலை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகாஷ் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா இந்த திட்டம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடல் நலக் காப்பீட்டு பாலிசி வந்து ஒரு காப்பீட்டு நிறுவனம் ஆஹ் மற்றும் ஒரு தலைநகர் அல்லது அவரது ஆதரவை எடுத்துக்காட்டு சொன்னா ஒரு முதலாளி அதற்கு இடையிலுள்ள ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒப்பந்தம் மாதாந்திரம் அல்லது வருடாந்திரமாக புதுப்பிக்க முடியலாம் அப்படின்றாங்க உடல்நல காப்பீட்டு நிறுவனத்தின் மூலமாக தரப்படக்கூடிய உடல்நல பாதுகாப்பு செலவினங்களை

ஆஹ் பத்தி நாம படமா பார்ப்போம் ஆஹ் ஸ்ரீசக்தி உங்களுக்கே தெரிஞ்சது நீங்க சொல்லலாமே ஆஹ் நிச்சயமாக ஆகாஷ் இந்தியாவுல பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடோட தேவைன்றது ரொம்பவே அதிகமா இருக்கு சுகாதார காப்பீட்டு அமைப்பு அடிப்படையில ரொம்ப ரொம்ப ஆஹ் அடிப்படையான கொள்கைகளைக் கொண்டு இந்த மருத்துவ காப்பீடுகள் எல்லாம் வந்து செயல்படறதா வந்து சொல்றாங்க இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா அனைத்து வகையான அபாயங்களுக்கும் வந்து ஒரே மாதிரியான காப்பீடு திட்டங்களை வந்து குடுத்திருக்காங்க உடல்நல காப்பீடு ஆபத்து என்ன என்னவா இருந்தாலும் அந்த தனி நபருக்கு வந்து நோய்வாய்ப்படுறப்போ இல்ல எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வர்றச்ச அவரோட அறுவை சிகிச்சைகள் இந்த மாதிரியான செலவுகளை ஈடுகட்டுறதுக்கு அந்த காப்பீடு உதவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல வந்து பிரீமியம் அப்படின்ற ஒண்ணு துவங்கப்பட்டதுனால பணமா பணத்தை திருப்பி செலுத்தப்ப குடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை ஒண்ணு அங்க வருது நீங்க சொல்லுங்க ஜெனிலியா

நான் சொன்ன மாதிரியே வந்து தனியார் சுகாதார அமைப்பு வந்து பல தனியார் சுகாதாரம் காப்பீட்டு நிறுவனங்களால வந்து நிதியமைக்கப்படுமாம் இவற்றை நம்ம பெரியது அப்படிங்கிறது வரிப்பேன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது இது வந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை வந்து அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு நிறுவனமா இருந்துட்டு அது வந்து தனியார் மயமாக்கப்பட்டு ஆஸ்திரேலியா பங்குச்சந்தையில ஒரு பட்டியலிடப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க ஆஹ் இப்ப நீங்க சொல்லுங்க ஆகாஷ் கண்டிப்பா ஆஹ் இதோட தவணை முறைய பத்தி பார்ப்போம் உம் இப்ப வந்துட்டு இத வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தலமை பொறுப்புகள்ன்னு சொன்னன்ல அதைப் பத்தி தவணை முறையில இருக்கு அதாவது உடல் நலத்திட்டத்தை வாங்குவதற்கு பாலிசிக்காக அல்லது அவருடைய ஆதரிப்பவர் எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் உடல் நலத்திட்டத்திற்கு செலுத்தும் தொகை அப்படிங்கிறாங்க இன்னொன்னு கழிவுத் தொகை உம் உடல்நலக் காப்பீட்டு நிறுவனம் அதன் பங்கை செலுத்துவதற்கு முன் காப்பீட்டாளர் தன் கையில் இருந்து செலுத்த வேண்டிய தொகை அப்படீன்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஒரு பாலிசிகாரர் அஹ் அவர் வந்து உடல் நல காப்பீட்டு நிறுவனத்தில

மற்றும் காப்பீட்டு நிறுவனம் பாதுகாப்பாக பணம் செலுத்த ஆரம்பித்தது முன்பு முன்பு இது பலமுறை மருத்துவர்களை பார்த்தால் அது வந்து மருத்துவத்திற்கு ஆஹ் மருந்து அனுப்புதல் அதை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க

ஆஹ் மையங்களும் அதா அது மட்டும் இல்லாம இருபதாயிரம் ஆரம்ப சுகாதாரம் மையங்களும் மற்றும் ஆஹ் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் துணை சுகாதாரம் மையங்களும் வந்து ஒரு பெரிய சுகாதாரம் உள்ளம் உள்கட்டமைப்ப வந்து உருவாக்கி இருக்காங்க இதனால வந்து தனியார் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சுகாதார வசதிகளை மேம்படுத்தி அதுல நிறைய தனி நபர்களுக்கு பயிற்சி கொடுத்து நாடு முழுவதும் சிதறிக்கிடக்கிற அஹ் மக்களுக்காக அந்த சுகாதாரம் காப்பீடு அப்படின்ற அதைப் பத்தின விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திட்டு வர்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ பிரச்சனை வருது ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா பதினாலு சதவீதம் பேர் மட்டும்னாலதான் வந்து உடனடியா வந்து அத குடுத்திற முடியும் ஆனா பின்னாடி அவங்களுக்கு அது அந்த அஞ்சு லட்ச ரூபாய் இப்ப செலவு பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி அதுக்கான நெருக்கடியை அவங்க சந்திப்பாங்க ஒரு சதவீத மக்கள்தான் அஞ்சு லட்ச ரூபாயை குடுத்து அது அதுக்கு பின்னாடி எந்த நெருக்கடியுமே வந்து ஆஹ் எதிர் கொள்ளாம இருக்கறாங்க மிச்சம் இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பேருமே வந்து கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொள்றவங்கதான் அவங்க வந்து இந்த மருத்துவ காப்பீடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா பின்னாடி வர்ற நெருக்கடியை அவங்களுக்கு சமாளிக்க கொஞ்சம் வசதியா இருக்கும் அஹ் பெரும் பெரிய சிக்கல் எதுலயும் அவங்க போய் மாட்டிக்காம இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து நீங்க சொல்லுங்க ஜெனிலியா ஆஹ் ஆமா

உம் வந்து ஆஸ்திரேலியா சுகாதார நிதிகள் மற்றும் வந்து உட்பட வந்து லாபத்திற்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா ஒற்றுமை உட்பட பரஸ்பரம் அல்லதுன்னா வந்து அந்த HDF அப்படிங்கிற ஒரு ஹெல்த்தி இன்சூரன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு இது எதுக்காக அப்படீன்னு பார்த்தோம்னா வந்து ஆஹ் இதெல்லாம் வந்து லாப நோக்கமற்றது மத்தவங்களுக்கு வந்து இது அந்த நிறுவனத்துக்கு லாபமா இல்லாம மக்களுக்கு வந்து லாபமா இருக்கிற மாதிரி வெச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆகாஷ் இப்போ நீங்க உங்க கருத்து சொல்லலாம் கண்டிப்பா இப்போ நம்ம ஆஹ் இதெல்லாம் எப்படி செயல்படும்ன்னு பார்த்தா இதுல இணை தொகைன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பார்வையாளர் தேவைக்கு காப்பீட்டு நிறுவனம் பணம் செலுத்துவதற்கு முன்பு காப்பிட்டால தன் கையில் இருந்து செலுத்தும் தொகை அப்படீன்னு சொல்றாங்க அதாவது எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா காப்பிட்டால மருத்துவரை சந்திப்பதற்கு நல்லது மருத்துவ குறிப்பை பெறுவதற்கு இதே ஆஹ் நாற்பத்தி ஐந்து டாலர் செலுத் செலுத்த நேரிடலாம் அப்படின்றாங்க இணை தொகை

நிர்ணயிக்கப்பட்ட தொகையை செலுத்துவதற்கு மாறான அல்லது கூடுதலான இணை காப்பிடில் மொத்த தொகையின் சதவீதமாக இருக்குது அப்படின்றாங்க மேலும் அதனுடைய காப்பீட்டு காப்பீட்டாளர் செலுத்த வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு அறுவை சிகிச்சைக்கு தேவையான இருபது சதவீத தொகையை இணைத்தொகையாக செலுத்த வேண்டும் அதே சமயம் காப்பீட்டு நிறுவனம் மீது உள்ள எண்பது சதவீதத்தை செலுத்தும் இணை காப்பீட்டில் உற்சவம் இருந்ததால் காப்பீட்டாளர் அவர் பெற்றிருந்த சேவையின் உண்மையான தொகையை சரிந்து மிகக்குறைவாக கொடுக்கப்படலாம் அல்லது சிறந்த பகுதியே பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க இது இணை காப்பிட்டோட இது அடுத்து விதிவிலக்கு திட்ட வரம்புகள் தானே செலவிடுதல் அதிகபட்சங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு அத பத்தி விரிவா பார்ப்போம் ஸ்ரீசக்தி உங்களுக்கு தெரிஞ்சது நிச்சயமா ஆகாஷ் இப்ப இந்தியால சுகாதாரம் சேவைகள் வந்து மாநில வாரியா வந்து மாறுபடுது பெரும்பாலான மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா சுகாதாரம் சேவைகளை வந்து ரொம்ப முக்கியத்துவமாதான் பாக்குறாங்க ஆனா

விழிப்புணர்வு அப்புறம் அது மட்டும் இல்லாம சிறந்த சுகாதார வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அது மட்டும் இல்லாம இந்திய ஜெனரல் கார்பரேஷன் ஆஹ் இது ரெண்டும் சேர்ந்து

காப்பீடா வந்து நிதித்துறை வந்து அறிவிச்சாங்க பிரதமர் நரேந்திர மோடிதான் வந்து இத அறி அறிவிச்சிருக்காரு மேலும் புதிய அமைப்புகளை வந்து ஐநூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு சென்றடைய வந்து முயற்சிக்கிறதா வந்து அரசாங்கம் சொல்லிட்டு வர்றாங்க நீங்க சொல்லுங்க ஜெனிலியா ஆஹ் ஆஸ்திரேலியா அதுல வந்து ஆஹ் ஆஸ்திரேலியா அந்த இதைப் பத்தி பார்க்க முடியலை இந்த ஒப்பீட்டுத் தளங்கள் அப்படிங்கிறது அவற்றின் பங்குபெறும் சுகாதார நிதியுதமான ஒரு ஒப்பந்தத்தின் மூலம்

அதாவது ஆஹ் மேன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இலவச இணையதளத்தை வந்து இயக்குகிறார் அது மட்டும் இல்லாம வந்து அஹ் தனியார் உடல்நலக் காப்பீட்டு அப்படிங்கிறதை வந்து அவர் இயற்க்கியிருக்காருக்கா இது மட்டும் இல்லாம நுகர்வோர் தனியார் உடல் நலக் காப்பீட்டாளர்களோட தயாரிப்புகளை வந்து தேடவும் வந்து ஆஹ் இவர் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆகாஷ் நீங்க சொல்லுங்க கண்டிப்பா ஜெனிலியா இப்போ இந்த விதிவிலக்குகள் பார்த்தோம் இதுல அனைத்து சேவைகளும் உள்ளடக்கி இருக்காது அப்படின்றாங்க காப்பீட்டாளர்கள் பொதுவா தேவைகள்ல உள்ள ஒரு உள்ளடங்காத பகுதிகளுக்கான முழு தொகையையும் அவரது கையில் இருந்து கொடுப்பதற்கு எதிர்க்க படுகி படுகிறார்களா இருந்தாங்க அதே போல திட்ட வரவுகள் பாத்தீங்கன்னா சில உடல்நல காப்பீட்டு பாலிசிகள்ல சில டாலர் தொகை வர ஆஹ் உடல்நிலை பாதுகாப்புக்காக மட்டுமே செலுத்தப்படும் அப்படின்றாங்க ஆஹ் காப்பீட்டு அளவிலே குறிப்பிட்ட தேவைக்கான அதிகப்படியான தொகையைக் காட்டிலும் அதிகமான தொகையை செலுத்த வேண்டி இருக்கலாம்ன்னு சொல்றாங்க கூடுதலாக சில காப்பீட்டு நிறுவனத்தின் திட்டங்கள் வருடாந்திர அல்லது ஆயுட்கால திட்டத்த அதிகபட்ச அளவுகளை கொண்டிருக்கும் இந்த சூழல்ல அவர்கள் அதிகபட்ச நன்மையை அடையும் போது உடல் நலத்திட்டம் பணம் செலுத்துவதை நிறுத்திவிடலாம் அப்படின்றாங்க மேலும் காப்பீட்டாளர்கள் மீது உள்ள தொகையை செலுத்த வேண்டும் அப்படின்னும் கட்டாயப்படுத்துறாங்க ஜெனிலியா ஸ்ரீ சக்தி உங்களுக்கு இதைப்பத்தி தெரியுமா நிச்சயமா ஆஹ் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது மருத்துவ காப்பீடுனால இருக்கிற சில நன்மைகளை நான் சொல்றேன் இப்ப நம்ம எந் ஏதாவது ஒரு காப்பீட்டு நிறுவனத்துல நம்ம மரு மருத்துவ காப்பீடு எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த மருத்துவ காப்பீடு நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த நிறுவனங்கள் வந்து பல்வேறு மருத்துவமனைகளோட வந்து அவங்களோட நெட்ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இணைச்சு வச்சிருப்பாங்க இப்ப நம்ம அதே நிறுவனத்தோட அதே மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போறோம் அப்படின்றச்ச நமக்கு வந்து ஆஹ் பணம் இல்லாத சிகிச்சை வந்து நம்ம வாங்கிக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டா வந்து ஆஹ் இந்தியாவிலேயே இருக்கிற அந்த LIC அப்படின்ற நிறுவனம் வந்து ஏதோ ஒரு அரசு மருத்துவமனையோட அவங்களோட நெட்ஒர்க வச்சிருக்காங்க அந்த அரசு மருத்துவமனைக்கு நம்ம சிகிச்சைக்காக போனோம்ன்னா நம்ம பணமே அவங்களுக்கு கட்ட தேவையில்ல நம்ம பணம் இல்லாத சிகிச்சையை வந்து அங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் மருத்துவமனையில சேருவதற்கு முந்தைய பிந்தைய செலவுகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா இப்ப மருத்துவமனைக்கு போறோம்ன்னா அந்த ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் செலவு மருத்துவமனையில தங்கியிருக்கோம்னா அங்க இருக்கிற அந்த சின்ன சின்ன சார்ஜ்ஸ் இது எல்லாமே வந்து இந்த மருத்துவ காப்பீட்டுலயே வந்துடுறதுனால நம்ம ப பணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அங்க நிறைய செலவிட வேண்டாம் தேவைக்கு அதிகமா இழக்க வேணாம் அப்படின்றதுதான் வந்து இந்த மருத்துவ காப்பீடோட திட்டமும் கூட நீங்க சொல்லுங்க ஜெனிலியா ஆஹ் ஆமா நீங்க சொன்ன மாதிரிதான் அது பேர் என்ன

இப்ப இப்ப இப்ப வரைக்கும் நான் வந்து ஆஸ்திரேலியா இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா இப்ப இந்தியாவுல இருக்கிறதைப் பத்தி நம்ம பாக்கலாம் இதுல வந்து உடல்நல காப்பீடுல வந்து ரெண்டு முக்கிய வகை இருக்கு இழப்பீட்டு திட்டம்ன்னு அப்புறம் வந்து பிக்ஸ்ஸட் இணைப்பு திட்டம்ன்னு ரெண்டு இருக்கு இந்த இழப்பீட்டு திட்டம்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில வந்து மருத்துவமனையில சேர்க்கும் செலவுகளை வந்து உள்ளாடக்கி இருக்குமாம் இல்லைன்னா வந்து

இந்த தீவிர நோயி புற்றுநோய் இதயநோய் போன்ற அந்த முன் கூட்டியே வந்து தீர்மானிக்கப்பட்ட நோய்களுக்கு வந்து ஒரு நிலையான தொகையை வந்து செலுத்தி அவங்களை காப்பாத்துறதுக்காக பயன்படுத்துறது ஒரு காப்பீட்டு திட்டமா இத சொல்லுவாங்க ஆகாஷ் நீங்க சொல்லுங்க

அப்புறம் உள் வழங்குனர் அதாவது அமெரிக்க ஒன்றிய வார்த்தை அப்படின்றாங்க வல்லுநர்களை பட்டியல்ல இருந்து உடல்நலக் குறைவு உடல்நல பாதுகாப்பு வழங்க காப்பீட்டு நிறுவனத்திலே உள் தேர்ந்தெடுக்கபட்டிருப்பார் ஆஹ் காப்பீட்டு நிறுவனம் ஆஹ் வழக்கினரை காண்பதற்கு திட்ட உறுப்பினர்கள் இணை காப்பீடு அல்லது தள்ளுபடி அல்லது கூடுதல் ஆஹ் வழக்கில வந்து செலுத்தும் பொதுவான ஒரு வாடிக்கையான கட்டணம் அப்படின்றாங்க தொடர்ந்து தள்ளுபடி விலக்கை ஏற்றுக்கொண்டு காப்பீட்டு நிறுவனங்கள் ஒப்பந்தம் ஒப்பந்தம் இடப்பட்டு வழக்கு வழங்குபவர்களாக

ஆஹ் நிச்சயமா ஆகாஷ் இப்ப எனக்கு வந்து பால் கரெக்டான இன்சூரன்ஸ் பாலிசி எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னு நான் கொஞ்சம் சொல்றேன் எல்லா காப்பீட்டு நிறுவனங்களும் வந்து ஒரே மாதிரியான காப்பீட்டு திட்டத்தை வச்சிருக்கறதுனால எந்த காப்பீடு நிறைய

நிறைய அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான புள்ளிகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் தேர்வு செஞ்சு நம்ம வந்து எந்த பாலிசி நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது என்னென்னன்னு பாத்தீங்கன்னா காப்பீட்டு தொகை காப்பீட்டு தொகை அப்படின்றது நம்மளோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம பாக்கணும்